இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு .

துணிக்கடையில ஒரு பொம்மைக்கு டிரஸ் சுடிதார் போட்டு வெச்சிருக்காங்க.

பின்னாடி வந்து ரெண்டு பிளாக் கலர் சேர் போட்டு வெச்சிருக்காங்க.

பின்னாடி ஒரு செல ஒன்னு இருக்கு இதுல--

நீட்டுக்கு மேட் போட்டு வச்சு இருக்காங்க.

அவரு வெள்ள கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கவரு பின் பின்னாடி திரும்பி பாத்துட்ருக்காரு.

சர்ச்சுக்கு வெளில ஒரு ஒயிட் கலர் ஜீப் நிக்கிது.

இந்த சர்ச்சுக்கு பின்னாடி நெறையா பெரிய பெரிய மரங்கள்லா இருக்கு.

இது பின்னாடி போர்டுல ஒன் செவன்டி ஃபைனு நம்பர் ஒன்னு இருக்கு.

இது பாக்கற்துக்கு பாஸ்கெட் வெளாட்ற கிரவுண்டு மாதிரி இருக்கு.

இன்னொருத்தரு வந்து பிளாக் கலர் ஷெர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருக்காரு. ‌

இதுல இந்தியன் பிளாகு ஒன்னு பறந்துட்ருக்கு.

நெறைய பேர் நின்னு வந்து கொடி ஏத்திட்ருக்காங்க.

சின்ன பசங்க வெளையாடுற பொருட்கள் மாதிரி இருக்கு.

இதுல ப்ளூ கலர் துணி வந்து விரிச்சு போட்டு வெச்சிருக்காங்க.

இது ஒரு லிவ்விங் ரூம் மாதிரி இருக்கு.

இந்த ரூம்ல மூணு தலையனை போட்டு வச்சிருக்காங்க.

ஒரு ப்ளூ கலர் சேர் ஒன்னு இருக்கு.

இதுல நெறைய பேர் வந்து இந்த பார்க்ல வெளயாண்டுட்ருக்காங்க.

இந்த கடல் போட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு.

இதுல ஒரு தம்பி வந்து மீன எடுத்து எட போட்டுட்ருக்காரு.

இந்த ஷோரூம்ல நெறைய பைக்கு காம்ச்சிட்ருக்காங்க

இது ஒரு கோவில் மாதிரி இருக்கு.

பின்னாடி பெரிய பெரிய மரங்கள் இருக்கு.

நெறைய பேரு வந்து நடந்து வந்துட்ருக்காங்க.

இந்த பார்க்குக்கு முன்னாடி ஒரு மூணு ஃபீமேல் போயிட்ருக்காங்க.

இந்த மலையா சுத்தி நறைய பெரிய பெரிய மரங்கெல்லா இருக்கு.

ஒருத்தர் வந்து அந்த பக்கொ திரும்பி பாத்துட்டுருக்காரு.

இந்த பில்டிங்கு முன்னாடி நெறையா துணி காய போட்டுட்டுருக்காங்க.

சைடுல ஒரு பெரிய கம்பு ஒன்னு நட்டு வச்சிருக்காங்க.

இந்த சர்ச்சிக்கு மேல பிளஸ் சிம்பல் ஒன்னு பெருசா இருக்கு.

இந்த சர்ச்சுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

நெறையா மல்லிக பொருள் வந்து டப்பால போட்டு அடக்கி வெச்சிருக்காங்க.

இந்த செடியெல்லா பாக்குறதுக்கு ரொம்ப பச்ச பசேல்னு இருக்கு.

இதுல வந்து நெறைய புக்ஸ்செல்லா இருக்கு.

மரக்கட்டையால ஆன ஒரு சிற்பத்த காமிக்கிறாங்க.